வணக்கம் ஜிகெம்பெய்ண்ட் ல் பிணைப்புகளின் உருவாக்கம் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஏற்கனவே இருக்கும் பிணைப்பிற்கு பிணைப்புகளை சேர்த்தல் பிணைப்புகளின் நோக்குநிலையை அமைத்தல் ஸ்டீரியோகெமிகல் பிணைப்புகளை சேர்த்தல் மற்றும் வெட்ஜ் ஹேஷஸ் ஐ நேர்மாறாக்குதல்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஈத்தேன் அமைப்புடன் ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறந்துள்ளேன்
நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்களை நிறைவுறா ஹைட்ரோகார்பன்களாக க மாற்ற கற்போம்
ஈத்தேன் அமைப்பை பிரதி எடுத்து அதை இருமுறை காட்சி பகுதியில் ஒட்டவும்
செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க ஈத்தேன் அமைப்பைத் தேர்ந்தெடுக்க அதன் மீது க்ளிக் செய்க
அந்த அமைப்பை பிரதி எடுக்க CTRL C ஐ அழுத்துக அந்த அமைப்புகளை ஒட்ட CTRL வி ஐ அழுத்துக
இரு அமைப்புகளும் ஒன்றன் மேல் ஒன்று இருப்பதைக் கவனிக்கவும்
மேலுள்ள இரண்டாம் அமைப்பை தனியே நகர்த்துவோம்
அந்த அமைப்பின் மீது கர்சரை வைத்து மாஸ் மூலம் அதை இழுக்கவும்
அமைப்புகளில் கார்பன் அணுக்களுக்கிடையே உள்ள ஒற்றை பிணைப்பை கவனிக்கவும்
முதலில் ஒற்றைப் பிணைப்பை இரட்டை பிணைப்பாக மாற்றுவோம்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
இரண்டாம் ஈத்தேன் அமைப்பில் ஏற்கனவே இருக்கும் பிணைப்பின் மீது க்ளிக் செய்க
ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பாக மாறியிருப்பதை கவனிக்கவும்
ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 6 லிருந்து 4 ஆக குறைந்துள்ளது
இந்த புதிய அமைப்பு ஈத்தீன் ஆகும்
அடுத்து ஒற்றை பிணைப்பை முப்பிணைப்பாக மாற்றுவோம்
மூன்றாவது ஈத்தேன் அமைப்பில் இருக்கும் பிணைப்பை இரு முறை க்ளிக் செய்க
ஒற்றை பிணைப்பு முப்பிணைப்பாக மாறியிருப்பதை கவனிக்கவும்
ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 6 லிருந்து 2 ஆக குறைந்துள்ளது
இந்த புதிய அமைப்பு ஈத்தைன் ஆகும்
இந்த அமைப்புகளின் பெயர்களை எழுதுவோம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆ டெக்ஸ்ட் டூல் மீது க்ளிக் செய்க அமைப்புகளுக்கு கீழே க்ளிக் செய்க
அமைப்புகளின் பெயர்களை கொடுக்கவும் எத்தேன் எத்தேனே
மற்றும் எத்தினே
அடுத்து டெட்ராஹைட்ரல் ஜ்யோமெட்ரி பற்றி கற்போம்
இந்த அமைப்புகளை ஒரு பக்கமாக நகர்த்துவோம்
அனைத்து ஆப்ஜெக்ட் களையும் தேர்ந்தெடுக்க CTRLA ஐ அழுத்துக
செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்து அமைப்புகளை நகர்த்தவும்
இங்கே டெட்ராஹைட்ரல் மீத்தேன் அமைப்பு உள்ளது
அனைத்து பிணைப்புகளின் நீளமும் 109 ஆங்ஸ்ட்ரோம் க்கு சமம்
டெட்ராஹைட்ரல் மீத்தேன் அமைப்பில் அனைத்து பிணைப்புகளின் கோணங்களும் 1095 டிக்ரி க்கு சமம் இப்போது டெட்ராஹைட்ரல் ஈத்தேன் அமைப்பை வரைவோம்
ஆட் ஆ போண்ட் ஒர் சாங்கே தே மல்டிப்ளிசிட்டி ஒஃப் எக்ஸிஸ்டிங் ஒனே டூல் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க பிணைப்பை கிடைமட்டமாக அமைக்கவும்
பிணைப்பின் ஒவ்வொரு விளிம்பிலும் மூன்று பிணைப்புகளை வரைவோம்
ஒரு டெட்ராஹைட்ரல் ஜ்யோமெட்ரி உருவாக்க பிணைப்புகளை வைக்கவும்
ஒவ்வொரு விளிம்பிலும் க்ளிக் செய்க
பின் மூன்று பிணைப்புகளையும் வெவ்வேறு திசைகளில் வைக்கவும்
அதேபோல மற்றொரு விளிம்பிலும் வரைக
முடிவுகளில் ஹைட்ரஜன் அணுக்களை இணைப்போம்
முடிவுகளில் ஹைட்ரஜன் அணுக்களை இணைக்க
கேப்பிட்டல் ஹ் ஐ அழுத்துக ஒரு துணைmenu திறக்கிறது அதில் ஹ் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
டூல் பாக்ஸ் ல் ஹைட்ரஜன் அணு தோன்றுவதை கவனிக்கவும்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
ஹைட்ரஜன் அணுக்களை சேர்க்க அனைத்து நிலைகளிலும் க்ளிக் செய்க
இப்போது ஈத்தேன் அமைப்பிற்கு ஸ்டீரியோகெமிகல் பிணைப்புகளை சேர்ப்போம்
டூல் பாக்ஸ் ல் உள்ள ஸ்டீரியோகெமிகல் பிணைப்புகளாவன ஆட் ஆ வெட்ஜ் போண்ட் ஆட் ஆ ஹாஷ் போண்ட் ஆட் ஆ ஸ்க்விகில் போண்ட் மற்றும் ஆட் ஆ போர் போண்ட்
ஈத்தேனை ஸ்டீரியோகெமிகல் அமைப்பாக மாற்ற ஆட் ஆ வெட்ஜ் போண்ட் ஐ பயன்படுத்துவோம்
ஆட் ஆ வெட்ஜ் போண்ட் மீது க்ளிக் செய்க
பின் அனைத்து பிணைப்புகளின் மீதும் க்ளிக் செய்க
மாற்றங்களை கவனிக்கவும்
ஆட் ஆ ஹாஷ் போண்ட் மீது க்ளிக் செய்க பின் காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
இப்போது இன்வெர்ட் வெட்ஜ் ஹேஷஸ் பற்றி விளக்குகிறேன்
எடிட் மேனு ல் பிரெஃபரன்ஸ் க்கு சென்று அதன் மீது க்ளிக் செய்க
ஜிசெம்பெயிண்ட் பிரெஃபரன்ஸ் விண்டோ திறக்கிறது
இன்வெர்ட் வெட்ஜ் ஹேஷஸ் பெட்டியில் குறியிடுக
இது அமைக்கப்பட்டிருந்தால் வெட்ஜ் ஹேஷஸ் பிணைப்புகள் வழக்கமான மரபை பின்பற்றும்
குறுகலான முனை பிணைப்பின் ஆரம்பத்திலும் அகலமான முனை மற்றொரு புறமும் உள்ளது
இது பிணைப்பை சரியாக காட்சிப்படுத்த உதவுகிறது
ஜிகெம்பெய்ண்ட் ல் முன்னிருப்பு மரபு நேர்மாறானது ஏனெனில் இது காட்சிக்கோண விதிகளில் மிகவும் ஒத்துள்ளது
ஹாஷ் பிணைப்பில் மாற்றங்களை கவனிக்கவும்
விண்டோவை மூட குளோஸ் பட்டனை க்ளிக் செய்க
ஈத்தேன் அமைப்பின் பிணைப்புகளை ஆட் ஆ ஹாஷ் போண்ட் க்கு மாற்றுவோம்
ஆட் ஆ ஹாஷ் போண்ட் மீது க்ளிக் செய்க அனைத்து பிணைப்புகளின் மீதும் க்ளிக் செய்க
இப்போது பைல் ஐ சேமிப்போம்
டூல்பார் ல் சேவ் தே கரண்ட் பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பார்மேஷன் ஒஃப் போண்ட் என பைல் பெயரைத் தரவும் சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஏற்கனவே இருக்கும் பிணைப்பிற்கு பிணைப்புகளை சேர்த்தல் பிணைப்புகளின் நோக்குநிலையை அமைத்தல் ஸ்டீரியோகெமிகல் பிணைப்புகளை சேர்த்தல் மற்றும் வெட்ஜ் ஹேஷஸ் ஐ நேர்மாறாக்குதல்
பயிற்சியாக ப்ரோப்பேனை ப்ரோப்பைனாக மாற்றுக ப்ரோப்பேன் மற்றும் ப்யூட்டேன் அமைப்புகளை வரைக ஸ்டீரியோகெமிகல் பிணைப்புகளை காட்டவும்
நீங்கள் பயிற்சியை செய்துமுடித்தப்பின் அது இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் httpspoken tutorialorgNMEICT Intro இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது